அஹ் எப்படியா இருந்தாலும் வர்றதுக்கு ஐந்நூறு ரூபாய் தான் எழுநூறு ரூபான்னு சொன்னா நிறைய பேரு வேணான்றாங்க ஐந்நூறு ரூபாவே போதுன்றாங்க விக்னேஷ் வேற விக்னேஷ்குமார் சொன்னான் அவன் வர்றானான்னு தெரியல ஆனா ஐந்நூறு ரூபாய் அதிகம் டா ஐந்நூறு ரூபாயே அதிகம் போன time முந்நூறு ரூபாய்ல போய்ட்டு வந்தோம்னு சொன்னான் அவன் முந்நூறு ரூபாய்ல படத்துக்கு போயிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்களாம்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

குரு ராம்தாஸ் ஜீயின் வாழ்க்கை

இது குரு அமஸ்தாஜியின் தேர்வின்போது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது பயோலி கட்டுவதை பார்க்க ஒரு தளம் கட்டச் சொன்னார் குரு சாகிப்ஜி அவரது மூத்த மருமகன் ராமாஜி மேலும் இளைய மகனிடம் மேடையைக் கட்டச் சொன்னார் குருஜி மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்தப்பட்டதைக் கண்டு ராமாஜி கோபமடைந்தார் ஆனால் ஜெதாஜி இரண்டு முறை அவ~ அவமதிக்கப்பட்ட பிறகும் நான் அறியாமை மற்றும் மறதி ஆனால் நீங்கள் நல்லவர் என்று மிகவும் பணிவாக கூறினார்

குரு ராம்தாஸ் ஜீயின் பணிவுக்கு மற்றொரு சான்று குரு ஞான சாகிப் ஜீயின் மூத்த மகள் பாபாஜி சஞ்சீவ் அவரிடம் ஏன் இவ்வளவு நீண்ட தாடி வைத்தீர்கள் என்று கேட்டதற்கு வரலாற்றில் காணப்படுகிறது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 பாபாஜி மிகவும் கவரப்பட்டு உமது மகிமையைப் பற்றி முன்பு நிறைய கேள்விப்பட்டதாகவும் இப்போது பார்த்ததாகவும் கூறினார்

சுண்ணா மண்டி லாகூர் இருபத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி ஐந்நூத்தி முப்பத்தி நாலு தந்தை, ஹரிதாஸ் ஜி மற்றும் தாய் ஜி

செப்டம்பர் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தி நாலு மற்றும் செப்டம்பர் ஆயிரத்தி ஐந்நூத்தி எண்பத்தி ஒண்ணு வயது நாற்பத்தி ஏழு வயது மற்றும் குட்காடி மொத்தம் ஏழு ஆண்டுகள் அந்தக் குடும்பம் திருமணம் பிப்ரவரி ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி மூணு மஹால் மாதா பாணிஜி ஸ்ரீ குரு அமர்தாஸ்ஜியின் இளைய மகள் மூன்று சாகிப் ஜாடுகள் திரிதி சந்த் ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி எட்டு மகாதேவ் ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுபது மற்றும் அர்ஜன் தேவ்ஜி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு அமிர்தசரஸ் சாஹிப் அடித்தளம் அமைத்தார் அக்பரி கஜாபின் தொங்கின் நிலப்பரப்புகளிடமிருந்து நிலப்பிரபுகளிடம் இருந்து ஐநூறு வீகா நிலத்தை எழுநூறு ரூபாய்க்கு வாங்கினார் குறுக்கால் சாஹிப் அமிர்தசரஸ் சாஹிப் அடித்தளம் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தி நாளில் அமைக்கப்பட்டது மற்றும் நீர்த்தேக்கம் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜீயின் முதல் பெயர் ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜீயின் முதல் பெயர் ஜதா அவர் இயற்கையின் தன்மையை தனது ஏழு வயது வரை தனது தலையில்

உறவினர்கள் தங்கள் முதுகு மற்றும் லாகூர் திரும்பினர் அவர்களில் யாரும் ஆப்ஜிக்கு உதவவில்லை ஆனால் ஆப்ஜியின் பாட்டி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 சுய ஏறும் கலை முரச்சான் மனம் தளரவில்லை ஆனால் நத்தை விற்கும் வேலையை தொடங்கினார் யாரிடமும் கை நீட்டவில்லை வரலாறு ஆயிரத்தி ஐந்நூத்தி நாற்பத்தி ஒண்ணில் ஜதாஜி பஜாருக்கே வந்தார் சில சமயங்களில் ஆயிரத்தி ஐந்நூத்தி நாற்பத்தி ஆறில் குரு அமர்தாஸ் ஜீ அவரை கோயில் வாயில்

இங்கு குரு அமர்தாஸ் ஜீயின் அன்பும் கருணையும் ஜதா ஜீயை குர் மதியுடன் இணைப்பதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது குருவின் போதனைகளின் படி தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வடிவமைக்க முயன்ற ஆப்ஜியும் நாற்பது வயது வரை குரு இல்லத்திற்கு முழு விசுவாசத்துடன் சேவை செய்து நான்காவது குருவாக குரு நானக் சாகிப் ஜீயின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ஒரு நாள் குரு அமர்தாஸ் ஜீ தனது மகள் பிபி பாணியின் உறவைப் பற்றி வீட்டில் யோசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று களிமண் செங்கற்கள் முதலியவற்றை சுமக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜஜா~ஜஜா ஜியை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 குரு சாஹிப் அவரது மகள் பானி மற்றும் முதல் குழந்தை கணவன் மனைவியாக ஜீ சேவையில் ஈடுபட்டு இருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் இந்த நாட்களில் கோயில் வாலில் காவோளியின் கால் சேவை நடைபெற்றது அதில் அவர் தீவிரமாக பங்கேற்றார்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

சேவை செய்தார் கூட்டாளிகளின் வார்த்தைகளையும் தலையில் மண் கூடையும் அவன் காதில் வாங்கவில்லை சுமந்து செல்லும் சேவை தொடர்ந்தது இது மண் கூடை அல்ல ராஜோக்கின் குடை என்றும் குரு அமர்தாஸ் கூறினார் மூத்த மகன் அத்துமீறலை கண்டும் கூட அவரை கெட்ட வார்த்தைகளை சொல்லாமல்

ஆகியவையே உங்கள் வாழ்க்கையின் சாம்ராஜ்யம் நீங்கள் உள்ளே இருந்து அன்பின் உருவகமாக இருந்தீர்கள் ஸ்ரீ குரு அமர்தாஸ்ஜி மீது மிகுந்த மரியாதை மற்றும் அவர் முழு

மன்னித்தால் குரு மகிமை படுவார் m நான்கு by எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஹம் பாரிக் முகத்தியெண் அப்பா விளக்குவார் சூதுக்கினும்~கினும் புளி விகாரி ஜகத்குலி உணரப்படும் இறைவா நீங்கள் நாங்கள் தூங்குவோம் மோகி இரண்டாவது நகிலோன் யாருக்கு முன் செல்வோம் எம் நாலு by ஆயிரத்தி முன்னூத்தி இருவத்தி ஒண்ணு ஹரி ரேம் தேவ் பக்கனே லோயின மனுபெர்மி ரத்ன ராம்ராஜே மனு ரேம் கஸ்சவதி வைத்தார் காய்ச்சலு சோவினா குன்முகி ரங்கி சாருல்யா என் மனம் பிரிந்து விட்டது ஜானு நானகு சிரித்தாள் சிறந்தவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் உறுதியை குரு ராமதாஸ் மன உறுதி கொண்டவர் அவர் அரியணை ஏறுவதற்கு முன்பு ஜாதி, ஆணவம், சடங்குகள் மற்றும் குரும சித்தாந்தம் காரணமாக குருமதியின் காரணத்தை வாதாட அக்பரின் லாகூர் நீதிமன்றத்திற்கு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

மற்றும் கூர்ம கொள்கைகள் மீது அன்பும் மரியாதையும் ஏற்பட்டது அவர் தனது பாணியில் மாயைகள் மாயைகள் நயவஞ்சகர்கள் சிந்தனைகள் நிந்தைகள் மற்றும் அகங்காரவாதிகளை கண்டித்தார் நன்றாக பேசியிருக்கிறார்கள் சொந்த மகன் பிந்தியாவிடம் சின்சியாவிடம் கூட சொல்லியிருக்கிறார்கள்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

இந்த உறுதியின் காரணமாக அவர் ஆசிர்வதிக்கப்பட்ட குரு ராமதாஸ் ஆனார் ஆனால் அவர் தனது அகங்காரத்தை தனது வாழ்க்கையின் வழியில் விடாமல் மாறாக சேவை செய்வதற்கான உந்துதலை கொடுத்தார்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 கவலையற்று மாயாவிலிருந்து விலகியவள் தனக்கு செல்வத்தின் மீது பற்று இல்லை ஆனால் ஏழைகளை வணங்கி அவர்களுக்கு உதவி செய்தார் சேக் ஜகத் ராம் அன்பை கொடுத்தார் அவர் அதை ஒரே நேரத்தில் ஏழைகளுக்கு வழங்கினார் என்று வரலாறு கூறுகிறது

தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டன குருஜி எந்த இளவரசருடைய நட்பை பெறவோ அல்லது எந்த அரசருடைய நட்பை பெறவோ முயன்றதில்லை அனுசரணை செலுத்தப்பட்டது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 நல்லா இருக்கேன்க்கா இப்போ பிள்ளைங்களுக்கு கல்வியை பாத்தீங்களா பிள்ளைங்க இப்போ எல்லா பிள்ளைங்களும் maximum கல்வி வந்து ரொம்ப படிக்கிறாங்க பாத்தீங்களா ஆமா ஆமா அது வந்து கல்வி வந்து ஒரு முக்கியமான ஒரு part ன்னு சொல்லலாம் எல்லாரோட life லயுமே அது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு உள்ள கேள்விக்குறிதான்

அப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா இப்ப உள்ளவங்க அப்படி இல்லை இல்லைல்லக்கா எல்லாருமே ஒரு degree ன்னாலும் படிக்க வைக்காங்கதானே பிள்ளை பொம்பள புள்ளைங்களா இருந்தாலும் சரிதான் ஆம்பளை புள்ளைங்களா இருந்தாலும் சரிதான் முந்தி உள்ள காலத்துல அப்படி இல்ல பொம்பள புள்ளைங்கள படிக்கவே வைக்க மாட்டாங்க இந்த இது வீட்ல இருந்து வேலை பாக்கட்டு இப்ப வேற இடத்துக்கு போறவா தானே அப்படீன்னு யோசிப்பாங்க ஆனா இப்ப உள்ள காலத்துல பாருங்க ஆம்பள புள்ளைங்கள எவ்ளோ படிக்க வைக்கிறாங்களோ அதே போல பொம்பள பிள்ளைங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து parents உ வந்து படிக்க வைக்கிறாங்க அதனால இப்ப உலக காலத்துல வந்து ரொம்ப படிப்பு எல்லாம் ரொம்ப கூடி போயிட்டு

BE படிப்பாங்க வேற அப்படி பெரிய அளவுல இப்ப இப்ப நிறைய படிப்பு இருக்குல்ல அதனால பிள்ளைங்க நிறைய படிக்கதான் செய்யறாங்க பார்த்தீங்களா ஆமா அபிஷியா நீ சொல்லறது correct தான் முன்னால வந்து எல்லாருமே படிக்க எல்லாருமே குடும்ப சூழ்நிலை~ சூழ்நிலையில விடமாட்டாங்க ஆனா இப்ப வந்து அஹ்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

இப்ப உள்ள நிலைமையில வந்து யாருமே அஹ் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்ன்னு சொல்ல முடியாது எல்லாருமே ஓரளவுக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க எந்த கஷ்டப்பட்டாலும் அதனால கல்வி வந்து ரொம்ப இதா வளர்ந்து வந்துட்டே இருக்கு அது வந்து ஒரு பெரிய உம் gift ன்னே சொல்லலாம் எல்லாருக்குமே அது படிக்கிறதுனாலதான் அவங்களால வந்து எங்கேயுமே தனியாவும் செல்ல முடியும் ஒரு வேலைக்குன்னாலும் அவங்களால சம்பாதிக்கவும் முடியும் படி~ படிக்காதவங்களும் வேலைக்கு போறாங்க என்ன வேலையை பார்ப்பாங்க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 ஆமா ஆமா இப்ப உள்ள காலத்துல அப்படித்தானேக்கா படிக்க~ படிச்சாதான் மதிப்பு முந்தி உள்ள காலத்துல எல்லாம் உம் என்ன பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப காசு, பணம் இருக்கறவங்க நல்ல அந்த இது என்ன சொல்றது நிறைய சொத்து சுகம் இருக்கறவிய அவங்களைதான் மதிப்பாங்க முந்தி உள்ள உலகத்துல ஆனா இப்ப உள்ள காலத்துல வந்து யாரு நல்லா படிக்கறாங்களோ அவங்களைத்தானே மதிப்~ மதிச்சு முன்னுரிமையா கொடுத்து ஒரு இடத்தை இப்ப வந்து ஒரு ஒரு இடத்துலதான் எங்க நம்ம இன்னும் கோவில் எல்லாம் இருக்கு அந்த கோவில் இதெல்லாம் கூப்பிடியதும் சரிதான் ஒரு ஆள இப்ப வந்து invite பண்ண கூப்~ கூப்பிடியதும் வந்து maximum படிச்சவங்க நல்லா வந்து அறிவைப் பேசியவங்களைதான் கூப்பிடுவாங்க அதே போல school உள்ளேயும் அப்படித்தான் நல்லா பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கருத்து சொல்லிக் கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்டவங்களைதான் கூப்பிடுவாங்க முந்தி உள்ள காலத்துல எல்லாம் government school government school மட்டும்தான் உண்டு ஆனா முந்தி உள்ள காலத்துல யாருமே பிள்ளைங்களை school க்கு விட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காமராஜர் வந்து கொண்டு வந்தாருல மதிய உணவு திட்டத்தை அதுக்கு புறவுல இருந்து தான் எல்லாருமே பிள்ளைங்களை school ல விட ஆரம்பிச்சாங்க நம்மள கூட நம்ம எல்லாரும் government school ல படிச்ச நம்மதானே ஆனா இப்பதான் நிறைய இங்கிலிஷ் medium அ அந்த CBSE syllabus சு அடுத்து international அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாச வித்தியாசமான இந்த இது இது என்ன சொல்றது தனியார் school கள்ல எல்லாம் வந்துடுது ஆனா இப்பவும் பாருங்க maximum நிறைய பேர் வந்து நமக்கு வர அரசாங்கம் வந்து நிறைய சலுகை பண்றாங்க நம்ம அதனால நம்ம government school லயே விடணும் பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து government school ல தான் உடுறாங்க அதனால நிறைய நமக்கு நிறைய use இருக்கு பிள்ளைங்க வந்து government school உடையனால பிள்ளைங்களுக்கு வந்து note book வாங்க வேண்டாம் இலவசமா நம்ம பைசா fees கட்ட வேண்டாம் அப்படி பாவப்~ நிறைய இப்பவும் நிறைய பாவப்பட்டவங்க இருக்காங்க பாவப்பட்டவங்க எல்லாருமே maximum government school ல மட்டும்தான் உடுறாங்க பார்த்தீங்களா அதனாலவே உம் government school லயும் முந்திய போல தமிழ் medium தான் இருந்து இப்ப இங்கிலிஷ் medium கொண்டு வந்து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

அஹ் கூலித்தொழிலுக்கு போவாங்க அவங்க வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை அந்த மாதிரி கொத்துனார் வேலை அஹ் கடைகளுக்கெல்லாம் tea glass tea கடை அந்த மாதிரி கடைகள்ல வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் வேலை பார்க்க கூடாதுன்னு உள்ள எண்ணத்தை கொண்டு வந்து திட்டத்தையே கொண்டு வந்து அனைவரும் பள்ளிக்கு போகணுன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக அவர் வந்து அவங்கவங்க ஊர்லயே பள்ளிக்கூடத்தை கட்டிக் கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு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 அஹ் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு சாப்பாடு கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு காரணத்துனால அஹ் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அதே மாதிரி அஹ் பணக்காரர் ஏழை இந்த மாதிரி வித்தியாசம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி அவர் வந்து அஹ் உ~ அந்த உடையும் கொண்டு வந்தாரு சீருடையும் கொண்டு வந்தாரு uniform சொல்லி அந்த மாதிரி எல்லாமே அவர் வந்து அஹ் காமராஜர் காலத்துல கொண்டு வந்தாரு நிறைய அஹ் உதவிகளை இந்த மாதிரி உதவித்தொகை அந்த மாதிரி எல்லாமே பண்ணி இருக்காரு அதனால நிறைய பேரு படிச்சு வாழ்வுல வந்து பெரிய level ல அடைஞ்சிருக்காங்க ஆனா அதே படிப்பு அப்பல்லாம் இலவசமா கொடுக்கப்பட்டது ஆனா அதே படிப்பு இன்னும் வந்து எப்படின்னா வியாபாரமா மாறிட்டே வருது எப்படின்னா அஹ் ஒரு school ல நல்ல ஒரு fees அதிகமா ஒரு private school ல வாங்குறாங்கன்னா அதுதான் நல்ல அஹ் கல்வி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட மனதிலே வந்து இடம் பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு அஹ் ஒரு க~ education சொல்றது ஒரு சொல்லிக் கொடுக்கிற ஒரு கல்வின்னு இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் போலே ஆயிட்டு fees அ ஒவ்வொன்னுக்கும் fees அ கூட்டி கூட்டி கூட்டி ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்குது நிறைய பள்ளிக்கூடங்கள்ல அப்படித்தான் அஹ் அதனாலேயே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அரசாங்க பள்ளியில சேர்க்காம அரசாங்க பள்ளியில படிச்~ fees இல்லாததுனால fees இல்லாம படிச்ச குழந்தைங்க நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க free ஆ விட்டுருவாங்க அந்த மாதிரி mindset வந்து private ல எல்லாம் அஹ் பணம் வாங்குறாங்க அதுக்கு தக்கன சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி எண்ணங்களுக்கு உள்ளாகி எல்லா குழந்தைகளையுமே private school ல join பண்ணி விடுறாங்க அதே மாதிரி fees உம் அதிகமா இருக்கு அதே மாதிரி எல்லாமே pay பண்றாங்க அதுவும் தவறான கருத்து ஏன்னா அரசாங்க பள்ளியில படிச்சா முன்னுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றது பெரிய பெரிய minus point ஏன்னா உம் நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட அவரு வந்து அரசாங்க பள்ளியிலதான் படிச்சாரு அவர் வந்து விண்வெளித் துறையிலேயே பெரிய சாதனையை படைச்சு அவரோட பேர் எல்லாருக்குமே தெரியும் தெரியாத ஒரு ஆள் கூட கிடையாது அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு அதே போல அஹ் ISRO ல இருக்கிற சிவன் சொல்றவரு எல்லாருமே ஆஹ் தமிழ் வழி கல்வி பயின்றுதான் எல்லாருமே வாழ்வில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து உம் எல்லாமே படிக்கிற பாடங்கள்ல உள்ள ஆர்வம் மட்டும்தான் சொல்ல தவிர அவங்க படிக்கிற பள்ளிக்கூடமோ படிக்கிற இருக்கிற இடமோ அந்த மாதிரி ஒரு எதுவுமே கிடையாது அவங்களோட அஹ் own விருப்பம்னு சொல்லலாம் எல்லாமே அதுபடி எல்லாரும் படிச்சாங்கன்னாலே கண்டிப்பா நல்ல level வரும் அதை வியாபாரமாக்காம ஒரு ந~ ஒரு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு வந்து ஒரு உதவி மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் education இன்னும் வளர்ந்துட்டே வரும் ஆமாக்கா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் அது வந்து இப்ப வந்து எல்லாமே படிப்பு எல்லாமே வியாபாரமாதானே மாத்திட்டே வர்றாங்க இப்ப உள்ளவங்க maximum படிக்~ படிக்கிறது வந்து முந்தி உள்ள காலத்துல வந்து படிப்பு இருக்கும் ஆனா பணம் இருக்காது காசு இருக்காது ஆனா இப்ப உள்ளவங்களுக்கு maximum எல்லாருக்குமே பணம் காசு இருக்கு அதனால படிப்பை விலைக்கு வாங்கிடுறாங்க

தூக்குபோட்டு சாகுது அப்படி நிறைய தற்கொலை அதனாலேயே நடக்குது அதனாலே நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம வந்து பிள்ளைங்ககிட்டே சொல்லணும் நம்ம படிச்சோம் படிக்கணும் ஆனா நம்ம வந்து என்னைக்குமே படிப்பை வந்து விலைக்கு விற்க கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் அதுபோல முந்தி உள்ள காலத்துல எல்லாம் வந்து newspaper படிப்பாங்க

நம்ம தமிழ் newspaper படிச்~ முந்தி உள்ள காலத்துல தமிழ் newspaper படிச்சுதான் நிறைய பேருக்கு தமிழ் வாசிக்கவே தெரியும் ஆனா ப~ school க்கு எல்லாம் போக மாட்டாங்கல்ல அஹ் தமிழா எழுத்துக் கூட்டி எழுத்துக் கூட்டி அப்படி தமி~ அப்படி newspaper தமிழ் தெரியும் ஆனா இப்ப உள்ளவங்க வந்து எங்க newspaper வாசிக்கிறாங்க எல்லாருக்குமே cell ல வந்து வந்திருது அதனால newspaper வாசிக்கல newspaper வாசிச்சா நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய நன்மை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாமலே இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு போயிடுது சொன்னாலும் அதுகளுக்கு புரியல newspaper படிச்சா வந்து நமக்கு உம் என்னைக்குமே அது வந்து நமக்கு நல்ல இதுதான் நமக்கு நல்ல வாசிக்க வாசிக்க திறமை கிடைக்கும் அப்படி எல்லாம் இருக்கும் ஆனா அது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியலே பாத்தீங்களா அஹ் ஆமா அபிஷியா அஹ் அதே மாதிரிதான் நீங்க சொன்னது போல அஹ் குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அஹ் போட்டித்தேர்வு neet exam அந்த மாதிரி எல்லாமே மருத்துவம் பொறியியல் எல்லாமே படிப்புகள் இருக்கு என்ன பண்றாங்கன்னா மொத்தத்துல படிக்கிறாங்க neet exam க்கு அஹ் நுழைவு தேர்வு வைக்கிறாங்க அதுல வந்து எல்லாருமே எழுதுறாங்க எழுதி ஏதாவது ஒண்ணு கிடைக்கலேன்னா உடனே mark கிடைக்கலைன்னா என்ன பண்றாங்க மருத்துவ படிப்பு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரே

அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை எண்ணம் கிடைக்கல என்னாலயும் முடியும் இது இந்த தடவை இல்லன்னா இன்னொரு தடவை பாத்துக்கலாம்ல எண்ணத்துக்கு அவங்க வரணும் ஆனா ஒரே தடவையில எடுக்கணும்ன்னு உள்ள எண்ணம் அவங்களுக்குள்ள பதிஞ்சுருது அஹ் அவங்க அதுல pass ஆகலன்னா இதைத் தவிர எனக்கு life ல எதுவுமே இல்லைன்னு ஒரு எண்ணம் வந்து அவங்களை வந்து இதாக்குது அந்த மாதிரி இல்லாம இது இல்லைனா நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு உள்ள எண்ணங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்து